சுத்தி நிறைய பீரோ இருக்கு.

அங்க இங்கயா வெள்ளை கலர்லயும் பச்சை கலர்லயும் பலூன கட்டி வச்சிருக்காங்க.

இத சுத்தி செவர்ல பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

இந்த படத்துல ஒரு ஜிம் இருக்கு.

இந்த ஜிம்ல நிறைய எக்ஸர்சைஸ் பண்ற மெஷின் இருக்கு.

கடையோட சைடுல நெறைய டிம்போ பார்க் பண்ணிருக்காங்க.

சுத்தி நெறைய மரங்கள் அடர்த்தியா இருக்கு.

இந்தப் படத்துல ஒரு கிரீன் கலர்ல பஸ் இருக்கு.

சீலிங்ல நறைய லைட் இருக்கு.

இந்த படத்துல ஒரு சின்ன கட இருக்கு.

இந்த கடைக்கு உள்ளாடி உக்காந்து சாப்டுற மாதிரி டேபிள் சேர் எல்லா இருக்கு.

இந்த படத்துல ஒரு நகைக்கடை இருக்கு.

இந்த படத்துல ஒரு பெரிய கட்டடோ இருக்கு.